சி சிதம்பரம் திருமூலராலும், பதஞ்சலி மற்றும் வந்து வியாக்கியபாதர் என்னும் முனிவர்களாலும் வந்து இக்கோயில் வந்து நிறைய வணங்கப்பெற்றது பாடல் பெற்ற இருநூத்து எழுவத்து அஞ்சு பாடல் சிவத்தலங்களில் முதல் முக்கிய இடம் வகிக்கும் தலம் தான் இது திருவாசகத் திருத்தலங்களில ஒரு புகழ்பெற்ற முதல் தலமா இந்த தலம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா சிதம்பரத்துக்குப் பெரும்பற்றப்புலியூர் என்ற வந்து இன்னொரு பெயர் இருக்கு புலிக்கால் முனிவராகிய வியாக்கிய வியாக்கிரபாதர் பூஜை செய்ததால் வந்து அதற்கு புலியூர் என்று பெயரு அதுக்கப்பறம் பொன்னம்பலம் அப்படின்னு பாத்தோம்னா நாற்பது ஏக்கர் பரப்பளவில, நான்கு திசைக்கென ஒரு கோபுரமாக நான்கு கோபுரங்களும், அஞ்சு சபைகளும் உடையது தான் இந்த ஆலயம். இவ்வாலயத்தில உள்ள கிழக்கு கோபுரத்தில வந்து நூற்றியெட்டு பரதநாட்டிய நிலைகளில உள்ள சிற்பங்கள் எல்லாம் அழகா பொறிக்கப்பட்டிருக்கும் மேலும் இங்கு வந்து மூலவர் சிலை வந்து இருக்கும், இடம் வந்து கனகசபை என்றும் வந்து அழைக்கப்படுது. இந்த சபை வந்து முதலாம் பராந்தகன் சோழனால் வந்து பொற்

ஆஹ் சந்தோசமா இருக்கும் நிலையில வந்து ஆனந்த தாண்டவமும், கோவமா இருக்குற நிலையில ருத்ர தாண்டவமும் ஆடுவாரு அப்படிங்குறது தான் நம்ம வரலாறுல கேட்டுருப்போம் அதுல ஒண்ணு தான் ஆடல் கடவுள் அப்படின்னு அழைக்கப்படுபவர் தான் நடராஜரு

அழித்துவிடும் என்ற எச்சரிக்கை வந்து கொடுக்கின்றது வலதுப்புற கீழ் கையில வந்து காப்பாற்றுவதை குறிப்பதை போன்று பயப்படாதே நான் உங்கூட இருகேன் அப்படிங்குற மாதிரி ஒரு குறியையும் அவரு கையில எப்பயுமே இருக்கும் இடது புற கீழ் கையால் வந்து உயர்த்தி இருக்கும் காலைக் காட்டி, தன்னிடம் அடைக்கலம் புகுவோருக்கு எப்போதுமே நான் வந்து உண்மையா இருப்பேன் பக்தர்களுக்கான இடம் எப்பையுமே என் மனதில் உண்டு அப்படிங்குற மாதிரி சிவபெருமானோட அந்த நடரஜர் சிலை வந்து இருக்கும் இந்த நடனத்துல வந்து ஆக்கல் அழித்தல் காத்தல் என்ற மூன்றுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெனிவாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய அணு ஆராய்ச்சி அமைப்பான ஒரு செர்ன் என்ற இடத்துல வந்து நடராஜர் சிலை வந்து இன்று வைகப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்லிட்டேன் அருள் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க நீங்க புராணக் கதைகள் படிச்சுருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல நான் ஒரு புராணக்கதை படிச்சேன் அது வந்து இதிகாச புராணம் அதாவது எப்படின்னா ஸ்ரீ பத்ம கோயில்ல அமைஞ்சுருக்க இடம் பரசுராமனின் ஸ்தோத்திரான்னும் சொல்றாங்க ஏழு ஸ்தோத்திரங்கள் ஒன்றாக இருக்குன்னு சொல்றாங்க புராணங்கள் மற்றும் குறிப்பாக சகந்த சகந்த புராணம் மற்றும் பத்ம புராண நூல்களில் இக்கோவில்ல கோவிலை பற்றி குறுப்புகள் சில சிறப்புகளும் இருக்குது இந்துக்கள் வந்து கடவுளை போற்றும் போது மகாவிஷ்ணு இவ்விடத்தில் இருந்து கொண்டு விவாகர முனி மற்றும் வில்வ மங்கள சுவாமியை போன்ற இந்திய முனிவர்ளுக்கு பிரதிபலிச்சதை பாரம்பரிய சொல்லுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல வேறு ஒரு கதையின் படி தம்பதிகள் மகாவிஷ்ணுவை குழந்தையாக பார்க்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டதா சொல்றாங்க அக்குழந்தையும் அந்த தம்பதியினர் கையால் படைத்த அன்ன ஆகாரத்தை உண்டு கழித்தார் கதைகள் கூறுகின்றது

அந்த கோவில்ல இறைவனுக்கு படைக்கப்படும் நெய்வேத்தியமானது அரிசியால் படைத்து அன்னப்பிரசாதம் ஒரு தேங்காய் கொட்டையில் வைத்து அளிக்கப்படுகிறது அதுக்கப்பறம் திருவனந்தபுரத்தோட கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு பாப்போம் மூலவர் ஹேம ஹேம கூடவிமானத்துல கீழே இருக்கிறார். கோயிலின் தென்புறம் பிரகாரத்தில் யோக நரஸிம்மரும், சந்நதிக்கு முன்னால் ஹனுமானும் சந்நதிக்குப் பின்னால் கிருஷ்ணனும் காட்சி தருகின்றனர். ஹனுமான் மீது சாத்தப்படும் வெண்ணெய் எவ்வளவு நாளானாலும் எந்த வெயில் காலத்திலும் உருகுவதுல்லன் கெட்டுப் போவதுமில்லன்னு சொல்றாங்க. லக்ஷ்மி வராஹர் கோயிலும், ஸ்ரீனிவாசர் கோயிலும் ஸ்ரீனிவாசர் கோயிலும் தெற்குப் பக்கத்தில் இருக்கிறது பத்மதீர்த்ததிற்கு அருகில் திராவிடக் கட்டிடக்கலை மரபில் ஏழு அடுக்குக் கொண்ட கோபுரமும், அக்கோபுரம் வ வழமையான சிவாலயங்கள் இருக்கும் கூர்வடிவக் கோபுரம் பொல்லாது பாதி நிற்கப்பட்ட தோற்றத்தில் அகலப்படுத்தப்பட்டு கூம்பு வடிவினதாக இருக்கின்றது. இறைவனின் முத்திரையாக விளங்கிய வலம்புரி சங்கு

நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில அதாவது மகாவிஷ்ணுவுன் மிகவும் புனிதமான கோவில்களில, விஷ்ணுவின் விக்ரம் மூன்று நிலைகள் பொதுவாக ஒரு நிலையில இருப்பதைக் காணலாம். அதாவது நின்று கொண்டு, அமர்ந்து கொண்டோ அல்லது சயனித்துக் கொண்டோ இருப்பதை பாக்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் குறிப்பாக பத்மநாபசுவாமி கோவிலில மட்டும் ஈசன் மூன்று நிலைகளிலும் இருப்பதை நம் கண்கூடாக் காணலாம். கற்பக் கிரகத்தில இருக்கும் மூலவரை மூன்று வாதில்களில் இருந்து பார்க்கும் பொழுது அவர் சயனித்துக் கொண்டு, நடு வாயில் வழியாகப் பார்க்கும் பொழுது ஈசன் நின்று கொண்டு, மேலும் உற்சவங்கள் பொழுது திருவீதி உலாவில் பல்லக்கில் கொண்டு செல்லும் உற்சவ மூர்த்தி அமர்ந்த நிலையில் காணப்படுகிறாராம். அண்மையில் வெளியான ஒரு உண்மை என்னவென்றால், இளைவன் இறைவன் பத்மனாபரின்

காட்டு சர்க்கரை யோகம் என்ற வெளிப்பூச்சு விக்ரகத்தின் மீது பூசியதாக தெரிய வருகிறது. இறைவனின் கிரீடம் மற்றும் குண்டலங்கள், மற்றும் கழுத்தில் அணிந்திருக்கும் பெரிய சாலிக்கிராம ம மாலை மற்றும் அவர் அணிந்திருக்கும் அழகான பூணூல் கயிறும் தங்கத்தால் ஆனதே. ஈசனின் மார்பில் காணப்படும் அலங்கார மாலைகள், வலது புறத்தில் பரம சிவரை பாதுகாக்கும் வண்ணம்

இழைத்ததையாகும். இறைவனின் திருவடிகளுக்கு தங்கத்தால் ஆனத காட்டு சர்க்கரை யோகம் என்பது மிகவும் கூர் அறிவுடன் செய்யப்பெற்ற மிகவும் அழகான திட்டமாகும், அதன் மூலம் கோவிலை சுறையாட வந்த கூட்டத்தினர் திசையை திரும்ப வைக்க மேற்கொண்ட திறம் பாடும் யுக்தியாகும் அடுத்தது திருவனந்தபுரத்தில் இருக்குற் பத்மநாப சுவாமியின் கோவிலில கோபுரத்தோட அழகை பாப்போம் இந்தக் கோவில் நூறு அடி உயரத்துடன் ஏழு வரிசைகள் கொண்ட கோபுரம் கொண்டதாகும். இந்தக் கோவில் பத்ம தீர்த்தத்தின் அதாவது தாமரை அடங்கிய குளம் அருகாமையில் இருக்கும் இந்த கோவில் வளாகத்தில காணப்படும் தாழ்வாரம் கருங்கல்லில் செதுக்கிய தூண்கள் கொண்டதாகும் இங்கே காணப்பெறும் நங்சுரு மற்றும் ஒரு கால் கருங்கல் தூண்கள் அனைத்தும் அழகிய மற்றும் நேர்த்தியான சிற்பங்களால் மனம் கவரும் வக வகையில் அலங்காரத்துடன் அமைக்கப் பெற்றதாகும், அவற்றை காணக் கண் கோடி வேண்டும் என்பதே நிஜமாகும். கிழக்குப்புறத்தில் அமைந்துள்ள கோவில் வாசலில் தொடங்கி கோவிலின் கற்பக்கிரஹம் வரைக்கும் இந்த தாழ்வாரம் நீண்டதாக காணப்படுகிறது. தாழ்வாரத்தின் முதலில் முதன்மை வாசலில் இருந்து பிரகாரத்தினின் முன் எண்பது அடி உயரமான

மாதங்களான மீனம் மற்றும் துலாம் மாதங்களில் பத்து நாட்களுக்கு விமரிசையாக நடைபெறும் திருவிழாக் காலங்களில் கதகளி போன்ற நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன இதுவே எனக்கு தெரிந்தது நீங்கள் ரஞ்சிதா உங்களுக்கு தெரிஞ்சவற்றை கூறுங்கள் ஆஹ் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் நான் பழனி முருகன் கோவிலை பத்தி தான் சொல்லப்போறேன் பழனி முருகன் கோவிலுங்கும் போது அது முருகனோட சிறப்பு போன்றது அப்படின்னு சொல்றாங்க இது தமிழ்நாட்டுல இருந்து மதுரையிலிருந்து நூத்தி பதினைஞ்சு கிலோமீட்டர்ல மேற்கே உள்ள பழனியில அமைஞ்சுருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க உள்ள முருகன் வந்து முருகனோட சிலையை வந்து போகர் எனும் சித்தரால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முருகனோட கோவில் வந்து குன்றோட உச்சியில அமைஞ்குருக்கு அஹ் அப்படின்னு சொல்றாங்க அஹ் இந்த கோவில்ல இருக்குற அந்த மூலவரோட பேரு என்னன்னா தண்டாயுதாபாணி சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க

பிரிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி விரும்புனாங்க ஆனால் பரமசிவன் என்ன பண்ணாருன்னா இதை வந்து பிரிச்சு உண்ணா அதோட மகிமையே போய்டும் தனித்தன்மையே போய்விடும் அப்படின்னு சொல்லி தன்னோட இரண்டு மைந்தர்களுக்கும் வந்து அதை எப்படி பிரிச்சு குடுக்கணும் அஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது அஹ் இதை வந்து ஒரு போட்டியா வச்சு அந்த போட்டியில யாரு வந்து முதலிடம் பெறாங்களோ அவங்களே இந்த பழத்தை வென்றவர்கள் அப்படின்னு சொல்லி குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த போட்டி என்னன்னா உலகத்தை யாரு முதன் முதலா சுத்தி வர்றாங்க அப்படின்னு பாக்குற போட்டி இதுக்கு என்ன பண்ணுவாருன்னா முருகன் வந்து தன்னோட மயில்ல ஏறி அஹ் தன்னோட வாகனமான மயில்ல ஏறி உலகத்தை சுத்தி வர்றதுக்கு முன்னாடி கிளம்பி போயிடுவாரு ஆனா விநாயகர் என்ன பண்ணுவாருன்னா தன்னோட அறிவுத்திறனால அஹ் தன்னோட அஹ் அப்பாவையும் அம்மாவையுமே அஹ் அவரு ஒரு ஒரு அஹ் அவங்க ரெண்டு பேரும் தானேஉலகமே அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் தன்னோட வாகனமான அஹ் மூஷிகன் மேல ஏறி வலம் வருவாரு

ஆனா இவரு வந்து உங்க ரெண்டு பேரையுமே சுத்தி இந்த பழத்தை வாங்கிட்டாரு இது வந்து நியாயமே இல்லை அப்படின்னு சண்டை போடுவாங்க அப்போ சண்டை போடும் போது எனக்கு தந்தை தாய் இருப்பிடம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி

அஹ் இடும்பன் யார் இடும்பன் என்ன பண்ணுவார்னா பெரிய தராசு மூலம் பழனிமலையையும் இடும்பமலையையும் தூக்கிக்கொண்டு அஹ் வந்து வைத்தவர் என்று புராணங்கள் வந்து கூறுது அஹ் புராணங்களில இப்படியான பெயர்க் காரணங்கள் வழங்கப்பட்டாலும் பழனம் என்ற பழந்தமிழ்ச் சொல் அஹ் சொல்லோட அடிப்படையில தான் உருவான பெயரே பழனி. பழனம் என்ற சொல்லுக்கு வந்து விளைச்சலைத் தரும் நிலம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட நல்ல விளைச்சல் நிலம் வந்து நிறைந்த பகுதி என்பதனால் அது பழனி என்ற பெயர் உருவானது அப்படின்னும் சொல்றாங்க இக்கோவிலுக்கு வி. வி. சி. ஆர். முருகேச முதலியார் என்பவர் வந்து தேவஸ்தான கல்லூரிக்கு இலவச இடமும் தங்கத் தேரு, வைரவேலு, தங்க மயில் வாகனம், விஞ்ச் மின் இழுவை வாகனம் ஆகியவற்றை நன்கொடையாக செய்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க முருகன் சிலையோட சிறப்பு என்னன்னா

சந்தனக்காப்பு அஹ் சந்தனம் பூசப்பட்டு காலையில விசுவரூப தரிசனம் செய்யும் அனைத்து பக்தருக்கும் சிறு வில்லை பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சந்தனத்தை வந்து பிரசாதமா கொடுக்குறாங்க இது வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்தாகவும் கருதப்படுது அப்படின்னு சொல்றாங்க போகரோட வரலாறு அப்படின்னு சொல்றாங்க போகரோட வரலாறுன்னா நாட்டிலுள்ள பிரபலமான சித்தர் அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து நவபாஷாண முருகன் சிலையைச் செய்ததே. மிகச்சுவையான தகவ தகவலாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அகத்தியர் வந்து தன்னை நாடி வருவோர்க்கு பஸ்பம், வில்லை போன்ற மருந்து எல்லாம் அளித்து நோயைக் குணப்படுத்தி வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. போகரோ நவபாஷாணம் கொண்டு செய்த வில்லைகளை தன்னை நாடி வருவோர்க்கு அளித்து வந்தார் அப்படின்னு சொல்றாங்க அகத்தியரின் மருந்துகளால் சீக்கிரமாக மக்கள் குணமடைந்து வந்தனர். ஆனால் போகரின் மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால் மக்கள் உயிரிழந்தனர். இது கண்ட போகர் நவபாஷணத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தைப் பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்லையாக தன்னை நாடி வருபவர்களுக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் என்பது பழனியில் வழங்கி வரும் ஒரு செவிழி செய்தியாகும் அப்படின்னு சொல்றாங்க காவடி பத்தி சொல்றேன் கேரள மாநிலம் எழுபத்து எழுபெத்தவீடு என்ற ஊரைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் சுமார் நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு காவடியைச் சுமந்து வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. மரம் மற்றும் அலுமினியக் கலவையால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்தக் காவடியின் ஒரு பக்கத்துல வந்து வள்ளி, தெய்வானை சமேத முருக முருகரும், மற்றொரு பக்கத்துல வந்து சித்தி, புத்தி சமேத விநாயகரும் பொறிக்கப்பட்டுள்ளன அப்படின்னும் சொல்றாங்க மலை உச்சியில் போகர் சமாதி பகுதியில்

தைப்பூசம், பக்னி பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் அப்படின்னு சொல்றாங்க சிறப்பு பஞ்சாமிர்தம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பிரசாதமாகும் நான் கோயிலுக்கு போகும் போது என்ன பண்ணேன்னா என் ஃபேமிலில எல்லாருமே சேர்ந்து தான் போனோம் அதுக்குன்னு தனியா வாகனம் எடுத்து நாங்க எல்லாருமே போனோம் அப்படி போகும் போது நான் ஃபர் முதன்முதல் அப்போ தான் போயிருந்தேன் அந்த கோயிலுக்கு அஹ் நான் படியிலயே ஏறி தான் அந்த கோயிலுக்கு போனோம் அஹ் வயசானவங்கல்ல இருந்து எல்லாருமே போனோம் ஆனா ரொம்ப முடியாதவங்க அதாவது வயசு சொம்ப அதிகமா இருக்கவங்க மட்டும் அங்க இருக்குற ரயில் வண்டி மூலியமா மேல அழைச்சுட்டு போகும் நான் ஃபர்ஸ்ட் அந்த கோயிலுக்கு போனது வந்து அஹ் சாமியை பாக்க போனனோ இல்லையோ அந்த கோயில்ல இருக்க பிரசாதம் அதாவது அந்த பஞ்சாமிர்தத்தை வாங்குறதுக்குன்னே போயி லைன்ல நின்னு கையில ஒரு முப்பது ரூபா மட்டும் தனியா எடுத்துட்டு போயி அந்த பஞ்சாமிர்தத்தை மெனக்கெட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த அந்த பஞ்சாமிர்தத்தை யாருக்குமே குடுக்காம கீழ இறங்குற வரையிலுமே அதை கையிலயே வச்சுட்டு கொஞ்ச கொஞ்சமா பிரிச்சு கீழ வந்து ஊருக்கு வர்ற வரையிலுமே அதை திண்ணுட்டு தான் வந்தேன் அஹ் அப்படி ஒரு அந்த பஞ்சாமிர்தத்து மேல ஒரு எனக்கு ஒரு பிரியம் அந்த பஞ்சா அந்த பஞ்சாமிர்தம் வந்து மிகவும் பிரசித்து பெற்ற ஒரு பிரசாதம் அப்படின்னு சொல்றாங்க அங்கவந்து தங்கத்தேரோட வழிபாடு அதிகமா இருக்கும் அஹ் காவடி சுமந்து நிறைய பக்தர்கள் அங்க வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அஹ் உ அந்த உச்சியை அடைவதற்கு இரண்டு வழி இருக்கும் அதை வந்து யானை பாதை அதாவது ஏறுவதற்கு இதை பயன்படுத்தினால் எளிதாக இருக்கும் நேர் பாதை வந்து இதை இறங்குவதற்கு பயன்படுத்தலாம் அஹ் இதுல உள்ள பிழை என்னன்னா பழனி மலையின் அடிவாரத்துல அமைந்த குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயில் அறுபடை வீடுகளுள் ஒன்று இதுவே திருவாவினன்குடி மூன்றாம் படைவீடு ஆகும். பலரால் மலை மீதுள்ள தண்டாயுதபாணி சுவாமி கோயிலே அறுபடை வீடுகளில் ஒன்று என்று தவறாக எண்ணப்படுது. சங்க இலக்கியத்தில பத்துப்பாட்டின் முதல் நூலான திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் குறிப்பிடுவது ஆவினன்குடியே ஆகும் தா இல் தா இல் கொள்கை மடந்தை மடந்தையொடு சில் நாள் ஆவினன்குடி அசைதலும் உரியன் என்று திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் குறிப்பிடுகிறார். முருகன் ஆண்டிக்கோலத்துல இருப்பதால நக்கீரர் சொல்லவில்லை. வருத்தமே இல்லாத வள்ளியோடு சில நாட்கள் முருகன் தங்கியிருந்து இயங்கிய ஆவினன்குடி என்பது அதன் பொருள். ஆகையால் நக்கீரர் குறிப்பிடும் கோயிலும் இன்று கொண்டாடப்படும் பழனிமலைக் கோயிலும் வேறு வேறு. நக்கீரருக்குப் பிறகு வந்த போகர் உருவாக்கியது தான் பழனியாண்டவர் மலைக்கோயில் வையாவி கோப்பெரும் போகன் என்று அழைக்கப்படும் கடையெழு வள்ளல்களில் ஒருவரான மயிலுக்குப் போர்வை தந்த பேகன் பிறந்த குடிக்குப் பெயர் ஆவியர்குடி. அந்தக் குடி அமர்ந்து அரசு புரிந்த இடம் தான் ஆவினன்குடி இழுவை ஊர்தி என்னன்னா பழனி மலை அடிவாரத்திலிருந்து மலை உச்சி பகுதியோட முருகன்கோவிலுக்கு செல்ல மூன்று இழுவைத் தொடருந்து ஒரு கம்பிவட இழுவை ஊர்திகள் அமைக்கப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்க உம் கம்பி வட ஊர்தி அப்படின்னா பழனி மலைன் அடிவாரத்திலிருந்து மலை உச்சி பகுதியிலுள்ள முருகன்கோவிலுக்கு செல்ல கம்பி வட ஊர்திகள் அமைக்கப்பட்டுருக்கு. தொடர்ந்து பக்தர்களோட கூட்டம் அதிகரிக்குறதுனால மீண்டும் ஒரு கன்பிவட ஊர்தி அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க அஹ் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல அமுதா கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லுங்க நான் வந்து ஆன்மீக சுற்றுலா மட்டும் இல்லாம நான் வந்து இந்த கேரளாவுக்கு அந்த மாதிரி சுற்றுலாவும் நான் போயிருக்கேன் அஹ் முன்னாடி வந்து சிதம்பரம் கோயில் போயிருந்தேன் அதை பத்தி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இப்போ வந்து நான் வந்து கேரளாவுல இருக்க அதிரப்பள்ளி அருவி அப்படிங்குற ஒண்ணுத்துக்கு வந்து எங்க கல்லூரி மாணவர்களோடயும் என்னோட நண்பர்களோடயும் நான் போயிருந்தேன் அந்த அந்த அனுபவத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் கேரளாவுல இருக்க ஒரு அதிரப்பள்ளி அப்படிங்குற அந்த அருவிங்குறது வந்து

எண்பது அடி உயரம் இருந்துச்சு ஒரு கேரளால உள்ள ஒரு உயரமான நீர்வீழ்ச்சி அப்படிங்குறது வந்து இந்த அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி தான் வந்து இருக்கு அப்படின்னாங்க அதுக்கப்பறம் வந்து நீர்ங்க நீர்வீழ்ச்சிக்கு வந்து கர்நாடகால இருந்து வந்து பாக்குறதுக்கு அதிக கூட்ட கூட்டமா நிறைய பேரு வந்துருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அதிக பேர் போறதை விட கர்நாடகால இருந்து தான் நிறைய பேர் வந்து அங்க வந்து இந்த அருவியை வந்து பாத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து சிலருக்கு வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு என்னோட நண்பர் பாதி பேருக்கு வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்தை விட்டு வரவே மனசே இல்ல நீர்வீழ்ச்சியில வந்து மேலே செல்லும் வழியில வந்து காட்டுப்பாதையில வந்து கடைகள் எல்லாம் எதுவுமே இருக்காது இங்க வந்து உள்ளூர் உணவகங்கள் அதெல்லாம் எதுவுமே இருக்காது நீர்வீழ்ச்சிக்கு போனோம் அப்படின்னா அங்க எந்த ந விதமான நமக்கு உணவுமே இருக்காது அந்த நீர்வீழ்ச்சியை பாத்து ரசிச்சுட்டு நாங்க வந்துட்டோம் வந்து வந்து எங்களோட பேருந்துல தான் உக்காந்து எங்களோட உணவை வந்து நாங்க எடுத்துக்கிட்டோம் சிறிய நீர்வீழ்ச்சி வந்து ஆஹ் கொண்ட இந்த அதிரப்பள்ளியில இருந்து

இந்த சாவடிகள் எல்லாம் வந்து சோதனை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்பறம் வந்து இங்க நுழைவுக்கட்டணம் அப்படிகுறது வந்து ரொம்ப அதிகமா இருக்காது கம்மியா தான் இருந்துச்சு நீங்க வந்து உள்ளே நுழைஞ்சதும் வந்து பயணி எல்லாரும் என்ன பண்ணணும்னா வா ஒரு செக்போஸ்ட் அதாவது மலக்கப்பாறா அப்படிகுற செக்போஸ்ட்ட வந்து கடக்க வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து ஒதிக்கி இருப்பாங்க அந்த நேரத்துக்குள்ள தான் நம்ம அந்த செக்பொஸ்ட்ட வந்து கடந்துடணும்

நாங்க வந்து எந்த விதியும் மீறல அதனால எங்களுக்கு எந்த வந்து அபராதமும் அவங்க இது பண்ணல அதுக்கப்பறம் வந்து நகரத்துல வந்து பல உணவுகள் வந்து இருந்துச்சு அஹ் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு அந்த உணவுகள் எல்லாம் அதாவது பொள்ளாச்சி சாலை வழியா வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேல வந்து செல்லணும் ஒரு வலிமையான வம்சாவளி இங்கே வந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அப்பறம் ந நாப்பது ஆஹ் அதாவது அஹ் உயிர் உயிர் போற அளவு கூட அந்த வழியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதிரப்பள்ளி அருவிக்கு வந்து தொடந்து வந்து சாலக்குடியில இருந்து முப்பது கிலோமீட்டர்ல தான் அது இருக்கும்னு சொன்னோமா அது போல திருச்சூர்ல இருந்து அம்பத்தி எட்டு கிலோமீட்டர்ல தான் இது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த அருவிக்கு வந்து இந்தியா முமுவதும் இருந்து வந்து சுற்றுலாப் பயணிகள் வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் ஏன்னா இந்த அருவியோட

குறிப்பா வந்து தென்மேற்கு பருவமழை காலத்துல வந்து நீர் வரத்து வந்து அழகா அது நீர் வரத்து வந்து நன்கு இருக்கும் அழகாவும் இருக்கும் அந்த அருவியை பாக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்து திரைப்படமெல்லாம் கூட எடுத்துட்டு போயிருக்காங்க

எடுத்துருக்காங்க ஆஹ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வந்து கமல்ஹாசன் நடித்த படமான அந்த புன்னகை மன்னன் அப்படிகுற ஒரு படம் வந்து இங்க தான் வந்து எடுக்கப்பட்டது அப்படிகுறதை எங்க ஆசிரியர் சொல்லி நாங்க தெரிஞ்சுகிட்டோம். இதன் காரணமா வந்து தமிழகத்தில வந்து இந்த புன்னகை மன்னன் அருவி அப்படிங்குற ஒரு பட்டப்பேரும் இந்த அருவிக்கு இருக்கு அப்படிகுறதையும் எங்க ஆசிரியர் தான் எங்களுக்கு சொன்னாங்க அப்பறம் இருவர் திரைப்படத்துல வந்து நறுமுகையே நறுமுகையே என்ற பாடல் வந்து இங்கு தான் எடுக்கப்பட்டது அப்படிங்குறதையும் இராவணன் திரைப்படத்துல லாஸ்ட் அருவிப்பகுதி அப்படிங்குறதையும் இந்த அருவி ப இதுல இருந்து தான் எடுத்தாங்க அப்படிங்குறதையும் வ்னது சொன்னாங்க அந்த அருவிக்கு போயிருந்தப்ப எங்களோட அனுபவங்குறது வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஏன்னா எங்களோட கடைசி ஆண்டோட லாஸ்ட் ஒரு அனுபவமா இந்த அதிரப்பள்ளி அருவி தான் இருந்துச்சு

நன்றி நன்றி அமுதா அஹ் நீங்க எல்லாம் மதுரை போயிருப்பீங்களா என்னன்னு தெரியல எனக்கு மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில்ல ரொம்பவும் பிரம்மாண்டமான கோயில் அது அந்த கோயிலோட முழு பேர் வந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலும்பாங்க இது வந்து பதினைஞ்சு ஏக்கர் பரப்பளவுல இருக்கும் இந்த கோயில் சுத்தி இந்த கோயில் வந்து எட்டு கோபுரங்களையும் இரண்டு விமானங்களையும் உடையது இங்குள்ள கருவறை விமானங்கள் இந்திர விமானங்களென்று சொல்றாங்க அதாவது முப்பத்து ரெண்டு கற்சு கற்சு சிங்கங்களும் அறுவத்து நாலு சிவகனங்களும் எட்டு வெள்ளை யானைகளும் கருவறை விமானங்களாக் இருக்கின்றது இத்திருக்கோயில்ல கிழக்கு மேற்காக எண்ணூத்தி நாப்பத்தி ஏழு அடியும் தெற்கு வடக்காக எழுநூத்து தொண்ணூத்தி இரண்டு அடியும் இருக்குது இந்த கோவில்ல அடிவீ அடிவீ ஆடிவீதிகளில நான்கு புறமும் ஒன்பது நிலைகளையுடைய நான்கு கோபுரங்கள் மிக உயர்ந்தநிலையில் இருக்கும் இவற்றுள் ராதாகோபுரம் அதாவது கிழக்கு கோபுரம் அதாவது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறு முதல் ஆயி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு எட்டாம் ஆண்டு பிற்கால பாண்டியர்களாலும் மேற்கு கோபுரம் கிபி ஆயிரத்தி முண்ணூத்தி இருவத்தி மூணாம் ஆண்டில் மாறவர்மன் குலசேகர பாண்டியனாலும் தெற்கு கோபுரம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதாம் ஆண்டில் மன்னர் விஸ்வநாத நாயக்காராலும் வடக்கு கோபுரம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுவத்தி நாலு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி இரு எழுவத்தி இரண்டாம் ஆண்டில் மன்னர் முத்துவீரப்ப நாயக்கராலும் கட்டப்பெற்று முடிக்கப்பெறாமல் பின்னர் கிபி எண்ணூத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டில் தேவக்கோட்டை நகரத்தார் சமுதாயத்தை சேர்ந்த வைநகரம் குடும்பத்தினரால் முடிக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுது இவற்றுள் தெற்கு கோபுரம் ரொம்ப உயரமா இருக்கும் இதோட உயரம் நூத்து அறுபது அடியாக நூத்தி அறுவது அரு நூத்தி அறுவது அடியாக இருக்குது மீனாட்சி அம்மன் கோபுரம் காலத்தின் முதலியாரால் கிபி ஆயிரத்து ஐநூத்து எழுவதில் கட்டப்பெற்று கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி மூன்றாம் ஆண்டில் சிவகங்கை சண்முகத்தால் திருப்பணி செய்யப்பெற்றது சுவாமி கோபுரம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எழுவதாம் ஆண்டில் கட்டப்பெற்று திருமலை குமரர் அறநிலையத்தால் திருப்பணி செய்யப்பெற்றது இக்கோயிலினுள் ஒரு ஏக்கர் பரப்பளவில்

ஊஞ்சல் மண்டபம், கம்பத்தடி மண்டபம், கிளிக்கூட்டு மண்டபம், மங்கையர்க்கரசி மண்டபம், சேர்வைக்காரர் மண்டபம், திருக்கல்யாண மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம் விஸ்வசந்தராயர் மண்டபம்

இடையே மீனாட்சி திருக்கல்யாணம் கதை வடிவில் சித்தரிக்கப்பட்டுருக்காங்க. உள்ளே மண்டபத்தில் அமைஞ்சு இருகுற தூண்கள், சக்தியின் எட்டு வடிவங்கள் அழகுல் அழகுற அமைந்துருக்கு அடுத்ததா கம்பத்தடி மண்டபம் கம்பத்தடி மண்டபத்தை பாத்தீங்கன்னா அதோட மண்டபத்துல சிற்பங்களில சிவனின் பல்வேறு வடிவங்கள் இருக்குது மீனாட்சி திருக்கல்யாணச் சிற்பம் உலகப் புகழ் பெற்றதாகும். கம்பத்தடி மண்டபம், நாயக்க மன்னர்

பிற மண்டபங்களை விட அளவில் பெரிய ஆயிரங்கால் மண்டபம், கிருட்டிண வீரப்ப நாயகனுக்கு திருப்பணியா அமைச்சுருக்காங்க இதுவே எனக்கு தெரிஞ்சது இதோட இந்த தொடரை முடிச்சுக்கலாமா முடிச்சுக்கலாம் அருள்